hello

screenshot

இப்ப என் தம்பியோட call பண்ணிட்டா video வேற பண்ணிட்டானா

அதால வந்து இது ஆயிடுச்சு call cut ஆயிடுச்சு இது இதாயிடுச்சு screenshot அடிக்க முடியும் என்னால

உம் okay okay உம் அப்புறம் என்ன தண்ணி கிண்ணி குடிச்சீங்களா அஹ் ஆமா நீங்க

உம் குரலு சுத்தமா கேட்க மாட்டேங்குது

hello உங்களுக்கு எப்ப கல்யாணம் இன்னும் மூணு மூணு மூணு நாலு வருஷம் இருக்குதுங்க உங்களுக்குத்தான் first first கல்யாணம் ஆகும்

அதான் life ல என்ன பண்றதுன்னா ஒண்ணும் புரியல விஷ்ணுக்கு எப்போ கல்யாணோ யாராவது இந்த வருஷத்துல முடிஞ்சிரும்ன்னு நினைக்கறேன் இந்த வருஷத்துல ஓ சரி சரி அதான் மாப்பிளை வந்துட்டு இருக்காங்க

போறவங்க குடுக்க கூடாதுன்னு நினைக்கிறது ஏன்னா இவரோட அக்கா first உ குடுத்து அவங்க செம torture பண்றாங்க தமிழ்நாடுன்றது இப்ப வீட்டுக்கு அஞ்சு லட்சம் இரண்டு லட்சம் ரூபாய் கொடுக்க தெரியுமா மூன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு வீட்டுக்கு

அந்த loan னாலதான் இப்ப வீடு கட்டற கஷ்டம் இல்லை அந்த loan மட்டும் கொடுக்கலைன்னா வீட்டுக்கு முப்பதாயிரம் salary வந்துட்டே இருக்கும்

இப்ப அதுல loan கட்டுத்தான் இப்ப வந்து வண்டி வேற வாங்கி கொடுத்துட்டாங்க வண்டி வேற ஐயாயிரம் loan கட்டுது

என்னமோ சொன்னாங்க சொந்த வீடு இருக்கு அத வீடு இது இது இருக்குது பொய் சொல்லி பொய் சொல்லிட்டாங்க ரொம்ப அவங்கள்ட்ட அப்பான்னா சும்மா மறுபடியும் தப்பான இடத்தை கொடுத்துட்டப்பா எதுவுமே பண்ணலப்பா அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை நீ waste ஆ கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லுமா வேற சொந்தமெல்லாம் இல்லை இவங்க ஒருத்தவங்க ஒருத்தன் நாகராஜ் அவர்கள் தங்கராஜ் தங்கராசுன்னு

மோசமானதுதான் மோசமானது

என்ன இதுன்னு குடிச்சுக்கிட்டுதான் உண்மையை சொல்றோம் எது இதுன்னு

அதெல்லாம் இங்க கூடதான் வச்சிருக்கோம் சத்தியமா

என்னடா அக்கா குடுத்துருக்கு அப்படின்னா பிரபு பிரபு பிரபு தெரியுமா பிரபு கூட சுத்~ சுத்துவாரே

அவங்க சொன்னது என்னது நல்ல மாப்பிள்ளை நா பாக்குறேன் எனக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க super ஆ இருப்பாரு நல்லா அப்படி இப்படின்னு சொல்லலாம் அப்பா சொன்னாருன்னா வேணாம் அது இல்லப்பட்ட இடம் அப்படி இப்படின்னு சொல்லிப்போட்டு திட்டிப்புட்டாரு அப்புறம் அனுமன் வந்து அம்மனும் பேச மாட்டான் முன்ன மாதிரி பேச மாட்டேங்குது எப்படி நம்ம நம்ம அப்பா நம்ம அம்மா அப்படி

அப்படி உரிமையா பேசுவாங்க இப்ப வந்து நம்மெல்லாம் வருவோம் போவாங்க பேசுவானா அம்மான்னு நின்ன மாரி பேசுறது இல்லண்ணா ஒருவனை வீட்டுக்குள்ள அஹ் வருவான் வீட்டுக்குள்ள வருவான் அவன்தான் வருவான் போவான் சாப்பிடுவான் எல்லாம் ஆனா முன்ன மாதிரி பேசுவாங்கல்ல கொஞ்சம் நம்ம தம்பி மாதிரி அந்த மாதிரி வந்து எது எடுத்துமே அதெல்லாம் பேச மாட்டோம் அந்த மாதிரி துபாய்ல

அஹ் துபாய் போயி ஒரு ஆறு மாசம் ஆச்சு இப்ப இன்னும் ரெண்டு வருஷம் இன்னும் ரெண்டு வருஷத்துல salary ஒண்ணு நாற்பதாயிரம் ரூபாய்ன்னு நினைக்கிறேன் சம்பாரி இப்பவே காசுல சம்பாரிக்கணும் இந்த துபாய்ல நாப்பதாயிரம் கூட கம்மின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இங்கிட்டு காசு அதிகமா இருக்குமாண்ணே இங்கிருந்து அதிகமா வந்துரும் இல்ல

இத எங்களை சும்மா எத்தனைவாட்டி சொல்லறாரு

சரி இங்க திட்டம் இங்க ஒரு நாற்பதாயிரம் அப்படின்னா ஐம்பதாயிரம் ஆயிரும்ல

அவங்க எல்லாம் அரேபிக்காரங்கதான் இருக்காங்க எல்லா எல்லா அமீர்தான் துபாய்ல போறவன் பூரா பணக்காரன்தான் ஆவானா அஹ் அடுத்த ரெண்டு வருஷம் இருந்தாங்க ஒரு மாசத்துக்கு எண்பதாயிரம்ன்னா கூட அதிக காசு வரும்

படிச்சுதான் முடிச்சிட்டார் அவரு தம்பி வெங்கடேஷ் இன்னொன்னு

அது

இல்ல வா அப்படின்டன் நான் ஊர்ல தானே இருந்தேன் இங்க வந்துட்டானா அவன் வந்துட்டானா அவன் எப்ப புடிச்சு ஒரு வருஷமா இங்கதான் வேல செஞ்சுட்டு இருக்கான்டா அவன் okay okay பெரியம்மா வீடு இருக்குல்ல அங்க குட்டோர்ஸ் மாறி இருக்குல்ல அங்க இந்தநேரத்துல

building building எல்லாம் அதுலதான் வருது

வுடு கிடைச்சவுடனே இங்க வந்திட்டாங்க எங்க பெரியப்பா நாமா காய்மார்கிட்ட. தெரியுமா

தாய்மார்கிட்ட அந்த இடத்துல வந்து சொந்த வீடு அந்த time ல இவ்வளவு காசு தேவைன்னு இருபது ரூபாய்க்கு வித்துட்டேன் இருபதாயிரம் ரூபாய்க்கு உம்

அந்த ஜிலேபி கிடைக்கல ஜிலேபி இருக்கும்ல்ல அங்க அந்தாண்ட போனோம் அதான் எங்க பெரியப்பாவீடு அவரு இவருதான் இவருதான் அது கோனாங்குடி தெரியுமா கோனாங்குடி எம்மா பேரு வீடு தெரியுமா என்னப்பா சின்னம் தெரியல கிறுக்கு புடிச்சு என்ன புடிச்சு இருக்கான்னு தெரியல வித்துட்டாரு உம் அப்ப வந்து அவங்களுக்கும் மூச்சிரைப்பு அவங்களுக்கு ஒண்ணும் ஆவாது அப்ப அதனாலதான் சரி சும்மா சும்மா கிட்ட இருந்தா சண்டை வரும்னு சொல்லிட்டு

அவரு எப்பயிருந்து திரும்ப ஏழை ஆயிட்டாரு அந்த வந்து பெரியப்பா இருந்தாரு இவருக்கு salary எப்ப தருவான் அறுபதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் இவர்த சம்பளம் கொடுப்பார் தமிழ்காரர் எல்லாத்தையும் சேர்த்து விட்டது இவர்தான் இவர்தான் எல்லாத்தையும் சம்பளம் கொடுப்பாரா

அப்புறம் அந்த அஞ்சு லட்ச ரூபாய் கடன் கட்டுனதை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா அஞ்சு லட்சம் வரைக்கும் நின்னு திருடுறோம்ன்னு சொல்லி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க எங்க பெரிப்பா அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தோம் எனக்கு வந்து ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் இருக்கும் தெரியும் எங்க அம்மா salary இன்னைக்கு அம்மா சம்பளம் தெரியுமா முதல்ல வேண்டி அவங்க அப்பா இப்படி வேண்டி அவங்க அப்பா ஆமா ஆமா அவங்க அப்பாங்களாம் அம்மா சம்மளம் தெரியுமா அதேதான் நாலு அஞ்சு இடத்துல இருப்பாங்க இவங்க எல்லாம் ஆமாம் ஒரு இடத்தை நாற்பதாயிரம் வச்சு ஒரு இடத்தை ஒரு லட்சம் ரூபாய் சம்பாரிக்கணும் அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாரு அவரு இன்னும் அந்த அஞ்சு லட்ச ரூபாய் திருட்டு போயி அதுல இருந்துதான் வேலையை விட்டு தூக்கிட்டே இது பண்ணிட்டாங்க அதனாலதான் கூட்டுற வேலை இங்க இருக்கிறதுனால இங்க நான் தடு வேலை செய்யறேன்னு அஹ் அங்க சேர்ந்திரு~ அங்க சேர்ந்திருங்க அஹ் அங்கதான் அங்கதான்அங்கதான் ஆமா right right

இவரு வந்து அன்னைக்கு வந்து மஞ்சு இல்லை ஆமா ஆமா தெரியலே இவங்க வந்து சண்டை பிடிச்சவங்க நாங்க இவங்கதான் ஜெயிக்க வைப்போம் அவங்களைதான் ஜெயிக்க வைப்போம்ன்னு செம சண்டை ஆயிடுச்சு அமித் அண்ணா இருக்காருல்ல யாரு அமித் அண்ணன் சொல்றாரு நான் ஜெயிக்க போறேன் இவர் என்ன சொல்றாரு இவரு அங்க சட்டை சட்டைன்னு ஒருத்தரு இருக்காங்க election ல இவங்களுக்குதான் இவரு வந்து இது இருக்காருன்னா நாலு பேர் இருப்பாங்க நாலு பேர் வந்து நாலு பேர்ல யார்கிட்ட இருப்பாங்கன்னு பார்ப்பாங்க அதே மாதிரி பிரியாணி கிருமி போடுவாங்க எல்லாம் போடுவாங்கல்ல இந்த ஆட்டுக்கறி பிரியாணி பன்னிக்கறி பிரியாணி அங்கதான் தடவாலதான் யாரு ஜெயிப்பாங்களோ அவங்கதான் பதவி ஏறுவாங்க அங்க ஆயிடுவாங்க அங்க இந்த சம்பளம் கொடுக்க மாட்டாங்க அவ்வளவுதான் ஆமா ஆமா இந்த road போடறப்ப எல்லாம் சம்பளம் சம்பளம் எல்லாம் அவங்களுக்குதான் இருக்கும் அஹ் சொல்லணும்ன்னா மொத்தத்துல இப்ப நாங்க நான் இவனை நிக்க வைப்பேன் இல்லை நீங்க யாரு பண்ணாலும் என்னன்னா இல்லை உண்மைன்னு நில்லு அப்படின்னு சொல்லி நான் இவங்கதான் ஜெயிக்க வைப்பா அப்படின்னு சண்டை ஆச்சு சரி சரி நமக்கு ஒரு பிரச்சினை கொண்டு வந்தா அப்புறம் யாரு ஜெயிச்சாங்கன்னு தெரியலே ஓட்டு வேற போட்டாங்க அப்ப school ல வந்து சொன்னாங்க இதே மாதிரி வேலை செய்யறவங்க அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் சரி அவங்க ஓட்டு மட்டும்தாங்க சொல்லுவோம் ஆமா ஆமா வேற வேற யாருக்கும் தெரியாது தெரியல அதனாலதான் good afternoon நான் வந்து edu~ education பத்தி பேச போறேன் education ல வந்து ஹம் நமக்கு most ஆ தேவைப்படுறது education தான் education இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து future ல ஆஹ்

சின்ன வயசுல இருக்கும் போதே நம்ம வந்து நல்லா படிச்சா மட்டும் தான் நம்ம வந்து ஹம் knowledge develop பண்ண முடியும் இப்ப வந்து ஒரு சிலர் வீட்ல வந்து ஆஹ் rich ஆ இருப்பாங்க ஒரு சில family ஆ ஒரு சில family rich சு ஒரு சில family middle class மிச்ச family எல்லாம் poor rich சா இருக்குறவங்க என்ன ஹம் அஹ் education லயே two types ஆ இருக்கு ஆஹ் private private இருக்கு government இருக்கு mostly வந்து rich ஆ இருக்குறவங்க private தான் போறாங்க middle class லயும் இருக்குறவங்க ஒரு சிலர் rich கும் போவா~ ஆஹ் private ச~ private school private college க்லாம் போறாங்க ஒரு சிலர் வந்து ஆஹ் government இதுலயும் வந்து ஆஹ் join பண்ணி விடுறாங்க poor வந்து education ஏ வேணாம் இருக்குற கஷ்டத்துக்கு நாம்ம ஏன் படிக்கணும்ன்ற மாதிரி நினைச்சு இருக்காங்க அதெல்லாம் இல்லாம வந்து education நம்ம படிச்சா மட்டும் தான் நம்ம future க்கு use ஆகும் நாம படிக்காம இருந்தோம்னா ஒரு use ம் இல்லை u~ நம்ம வந்து use பண்ணிக்கணும் education அ use பண்ணிக்கிட்டா மட்டும் தான் நம்ம அஹ் life வந்து change ஆகும் cha~ எதும் change ஆகணும்னு நெனச்சோம்னா நம்ம education side போகணும் அப்படி இல்லன்னா நம்ம life வந்து change ஆகாது இப்ப வந்து government school இருக்கு அஹ் private high school இருக்கு government school லயுமே நல்ல teaching இருக்கு coaching இருக்கு ஆனா வந்து நம்ம வந்து ஆஹ் ஹம் முயற்சி பண்ணி படிக்கணும் படிச்சா மட்டும் தான் நம்ம வந்து ஆஹ் education ல வந்து mark score பண்ண முடியும் private ல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹம் ஆஹ் special class வைக்கிறாங்க ஆஹ் school முடிஞ்சதுக்கு அப்புறமும் tution class special class இருக்குன்னு சொல்லி அவங்க coaching கொடுத்துக்கிட்டே இருக்காங்க government school அ என்ன பண்றாங்க school லாம் timing முடிஞ்சதுமே அனுப்பிடுறாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து students லாம் tuition போயிட்டு படிக்கிறாங்க அதுவும் நல்லது தான் அதுவுமே வந்து special class இப்ப saturday அந்த twelve~ tenth twelveth க்குலாம் saturday sunday saturday வந்து ஹம் special class வச்சு இவங்களுக்கு coaching தந்தா நல்லா best ஆ இருக்கும் government school அயுமே நாங்க படிக்கும் போதெல்லாம் saturday afternoon school leave ஆ இருக்கும் போது saturday ல வந்து full day class வைப்பாங்க

நம்ம interest ஓட எடுத்து பண்ணோம்னா எல்லாமே successful ஆ பண்ணலாம் education நாம education வந்து நம்ம தெரிஞ்சுகிட்டோம்னா அதை வச்சி நாம் develop பண்ணிக்கலாம் நம்ம knowledge tech~ technical skills லாம் நம்ம develop பண்ணி நம்ம ஒரு நல்ல government job க்கு போலாம் higher studies பண்ணலாம் பெரிய doctor ஆகலாம் police ஆகலாம் நிறைய இதெல்லாம் இருக்கு இப்ப வந்து ஹம் study~ education லயே வந்து ஹம் அஹ் government school ல வந்து fifth வரைக்கும் இருக்கு private sector ல எல்லாம் இப்ப ஆஹ் private private school ல எல்லாம் LKG ல இருந்து fifth வரைக்கும் இருக்கு அப்புறம் sixth ல இருந்து tenth tenth twelfth வரைக்கும்லாம் இருக்கு இதுல எல்லாம் இருக்கு நம்ம வந்து நம்ம நல்லபடியா நம்ம எடுத்து பண்ணனும் அதே மாதிரி tenth வரைக்கும் எல்லாம் basics தான் tenth க்கு அப்புறம் தான் tenth ல வந்து நம்ம score வந்து high ஆ அஹ் நல்ல marks வாங்கணும் நல்ல marks வாங்கணும்னா நம்ம வந்து நல்ல முயற்சி எடுத்து படிக்கணும் படிச்சா மட்டும் தான் நமக்கு வந்து அஹ் mark கிடைக்கும் mark கிடைச்சா தான் நம்ம வந்து tenth ஹம் eleventh twelveth ல வந்து நமக்கு புடிச்ச ஆஹ்

இந்த மாதிரி departments லாம் இருக்கு நம்ம அந்த departments ல நம்ம நல்ல இது நம்ம புடிச்ச departments எடுக்கணும்னா நம்ம நல்ல mark எடுக்கணும் அந்த மாதிரி mark எடுத்தா மட்டும் தான் நாம அந்த department எடுத்து அதுல இருந்து twelth ல twelfth ல நல்ல mark எடுக்கணும் இப்ப~ இப்போ நாங்க படிச்ச ஸ்டே~ அப்பலாம் thousand two hundred marks இருந்துச்சி இப்போ six hundred ஓ ஏதோ இருக்கு போல அதுலயுமே நல்ல marks எடுத்தா மட்டும் தான் நம்ம வந்து colleges join பண்ண முடியும் colleges join பண்ணனும்னாலும் அதுலயுமே நம்ம நல்ல practice எடுக்கணும் இப்போ doctors லாம் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா maths ஹம் maths biology அந்த இது தான் எடுக்கணும் போல அந்த departments எடுத்தா மட்டும் தான் doctor field க்கு போக முடியும் ஹம் அதுலயுமே நம்ம வந்து marks வந்து high ஆ எடுக்கணும் tweveth வந்து mark high ஆ எடுத்தா மட்டும் தான் அஹ் எடுத்து அதுக்கப்புறம் NEET exam இருக்கு NEET exam லாம் clear பண்ணா தான் நம்ம doctors ஆக முடியும் government க்கு school college ல போய் join பண்ணி ஹம் இப்பல்லாம் private sector லாம் நம்மள private college ல போய் join பண்ணாலுமே neet exam இருக்கு அதில்லாம donation கொடுத்து தான் join பண்றாங்க நமக்கு வந்து donation இல்லாம போய் join பண்ணனும்னு நெனச்சோம்னா neet exam நல்லா படிச்சு நல்லா எழுதி அதன் மூலமா join பண்ணலாம் இப்ப எல்லாத்துக்குமே இப்ப நம்ம ஒரு college join பண்ணனும்னாலுமே neet exam ன்ற ஒரு options வந்துருச்சு engineering join பண்ணனும்னாலுமே அதுக்கும் cut off marks இருந்தா மட்டும் தான் engineering join பண்ண முடியும் இப்போ arts college பார்த்தோம்னா நம்ம arts college எடுத்தோம்னா teacher train~ ஆஹ் arts college வந்து BSC maths இருக்கு english BA தமிழ் இருக்கு english literature இருக்கு நிறையுமே நிறைய இருக்கு அதிலுமே arts and science ல arts and science எடுத்தாலுமே நமக்கு benefits தான் engineering எடுத்தாலும் நமக்கு benefits தான் அதுக்கப்புறம் வந்து agriculture studies இருக்கு இருக்கு எல்லாமே இருக்கு scientist ஆகுறதுக்கு எல்லா இதுவுமே எல்லா இதுவும் இருக்கு நம்ம வந்து நம்ம first நம்ம tenth twelveth ல நல்ல marks எடுத்து நம்ம அதுக்கு போகணும் நம்ம வந்து higher studies போகணும் நல்ல job க்கு போகணும்னு நினைச்சோம்னா நம்ம tenth twelveth ல நம்ம வந்து நல்லா படிக்கணும் நல்லா படிச்சா மட்டும் தான் நம்ம job க்கும் போக முடியும் job க்கு போறதால நமக்கு நல்ல நம்ம நல்லா படிச்சா மட்டும் தான் நம்ம வேற higher studies உம் பண்ண முடியும் இப்ப வந்து tenth twelveth முடிச்சிட்டோம் next என்ன பண்ணனும்னா engineering இருக்கு doctors இருக்கு அதுக்கு அப்புறம் arts and science இருக்கு arts and science எடுத்தாலுமே நிறைய அஹ் departments இருக்கு engineerng லயுமே நிறைய departments இருக்கு doctors லயுமே நிறைய departments இருக்கு ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு department நிறைய dep~ ஆஹ் இருக்கு நிறைய departments இருக்கு அது வந்து நம்ம வந்து நமக்கு எது தேவையோ அது நல்லா அஹ் choose பண்ணி ந~ நாலஞ்சு பேர் கிட்ட கேட்டு நமக்கு எது நல்லா இருக்கும் வீட்ல இருக்கிறவங்க கிட்ட suggestion பண்ணி நம்ம கேட்டு அப்படி இல்லையா உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கோ அந்த department field க்கு நீங்க போகலாம் இப்ப வந்து எனக்கு e~ en~ en~ எனக்கு engineering பிடிக்குதுன்னா எனக்கு engineering பத்தி நாம first வந்து தெரிஞ்சுக்கணும் engineering னா என்ன அதுல என்ன department நமக்கு set ஆகும் அது அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த field க்கு போனா நமக்கு இதுல future இதுல இருக்கா future இருக்கா future நம்ம பார்த்து அதுக்கப்புறம் நம்ம select பண்ணி இந்த department எடுத்தோம்னா நமக்கு இந்த future correct ஆகுமா நம்ம பார்த்து அதை choose பண்ணி போனோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த field லே போனோம்னா நமக்கு கொஞ்சம் benefit ஆ இருக்கும் நீங்களும் வந்து அஹ் அஹ் எப்படி இப்ப engineering இருக்குன்னா engineering லயே நிறைய டா~ fields இருக்கு அஹ் CSC இருக்கு mechanical இருக்கு civil இருக்கு ஹம் electronics இருக்கு electrical இருக்கு automobile இருக்கு ஆஹ் aeronautical இருக்கு நிறைய departments இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து நிறைய தெரிஞ்சிக்கணும் ஹம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து நல்~ நம்ம நல்லா படிக்கணும் படிச்சா மட்டும் தான் நம்ம அந்த field க்குலாம் போக முடியுமான்னு நம்ம பாக்கணும் இது doctors ல இருக்கு doctors ல வந்து ஆஹ் பல் doctor இருக்காங்க ஆஹ் skin doctor இருக்காங்க ஹம் ஹம் normal doctors உம் இருக்காங்க இதுலயுமே நிறைய specialist doctor லாம் இருக்காங்க heart surgery இருக்காங்க ஆஹ் surgery யிலுமே நிறைய different ஆன surgeries லாம் இருக்காங்க நிறைய ஹம் doctors லாம் இருக்காங்க அதே மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும் doctors studies பத்தி இன்னொரு studies பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு என்ன இது இருக்கோ அது நமக்கு நல்ல~ நமக்கு என்ன தோணுதோ நமக்கு என்ன தோணுதுன்றதவிட நமக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம அத பத்தி தேடி படிக்கணும் அப்பனா தான் நமக்கு கொஞ்சம் easy ஆ இருக்கும் இப்ப வந்து நம்ம BSC arts and science படிச்சிட்டு ஒரு சிலர் government job க்கு try பண்றாங்க அதுவுமே government job க்கு try பண்றதா இருந்தா நம்ம வந்து படிக்கணும் படிச்சா மட்டும் தான் நம்ம வந்து government job க்கே போக முடியும் ஹம் இப்ப நிறைய பேர் வந்து engineering படிச்சிட்டு ஹம் government jobs க்கு try பண்றாங்க அதுவும் நல்லது தான் பண்ணலாம் அந்த மாதிரி என்ன இருந்தாலும் நமக்கு என்ன field நம்ம first ஏ நம்ம decide பண்ணிட்டு போனோம்னா நம்ம அந்த field கொஞ்சம் நமக்கு usefull ஆ இருக்கும்

government jobs போலாம் private jobs க்கு எல்லாம் போலாம் நம்ம நம்ம வந்து ஆஹ் basic ஆ teachers தான் mo~ BA english தமிழ் அந்த மாதிரி எடுக்கிறவங்க வந்து teachers ஆ தான் போறாங்க BA maths department எடுக்கிறவங்க எல்லாம் mostly அவங்க வந்து teachers ஆ தான் போறாங்க அவங்க வந்து அதுல அவங்களுக்கு கொஞ்சம் easy ஆ இருக்கும் போல அதனால அவங்க வந்து அதை decide பண்ணி first ஏ அதை choose பண்ணி படிச்சிட்டு BSC படிக்கிறாங்க B ed படிக்கிறாங்க அதுக்கப்புறம் MSC அதுக்கப்புறம் PhD அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு staff ஆ ஆகுறதுக்கு teachers ஆகுறதுக்கு அவங்க போறாங்க அத வச்சிஅவங்களால government staff ஆ கூட ஆகலாம் நல்லா படிக்கணும் education ல இப்போ நிறைய knowledge எல்லாம் இருக்கு ஒரு சிலர் நம்ம படிக்கும் போதெல்லாம் கா~ அவ்வளவோ knowledge கம்மியா தான் இருந்துச்சு அது அவ்வளவா சொல்லி தர மாட்டாங்க நாங்களா தான் டி~

கொஞ்சம் பார்த்து எல்லாருமே நம்ம education அ வந்து correct ஆ choose பண்ணி படிச்சுக்கணும் அப்படி இப்படி படிச்சுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் useful ஆ இருக்கும் நம்ம parents க்கும் நம்ம வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் பெருமையா இருக்கும் இப்ப நம்ம வந்து நல்லா படிச்சோம்னா மட்டும் தான் வந்து நம்ம future க்கு useful ஆவும் நம்ம parents ம் சந்தோஷமா இருப்பாங்க அவங்களுக்குமே கொஞ்சம் useful ஆ இருக்கும் அவங்க தான் நம்ம parents வந்து நம்மளுக்கு படிக்காம அவங்க கஷ்டப்பட்டு நம்மள படிக்க வைக்கிறாங்க அத நம்ம யோசிச்சு படிச்சோம்னா நம்ம கண்டிப்பா achieve பண்ணலாம் படிக்காம இருந்தோம்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது கண்டிப்பா நம்ம பிடிச்சா மட்டும் தான் நம்மளுக்கும் பெருமை நம்ம future க்கும் use ஆகும் நம்ம அப்பா அம்மாவுக்கும் பெருமையா இருக்கும் எல்லாரும் நம்ம படிச்சா மட்டும் தான் நம்ம life style அ change பண்ண முடியும் நம்ம life style உம் life style உம் நம்ம change பண்ணலாம் அதனால education வந்து miss பண்ணாம எல்லாரும் படிங்க hello everyone இன்னைக்கு நம்ம health அ பத்தியான விஷயத்த பார்க்கலாம் இப்ப இருக்குற கால கட்டத்துல students ஆ இருக்கட்டும் parents ஆ இருக்கட்டும் அவங்கவங்க health அ பத்தி ஒரு அக்கறையே இல்லாம போயிட்டாங்க health அப்படின்னா என்ன morning tiffin சாப்பிடுறது இட்லி, தோசை, சப்பாத்தி parotta இந்த மாதிரி விஷயத்த சாப்பிட்டுட்டு போயிடறாங்க மதியம் வந்து ஒரு vegetables ஓ fruits ஓ இந்த மாதிரி எடுக்கறது கிடையாது இந்த அவசர அவசரமான காலத்துல அவங்க அவங்க health பத்தியான கண்டுக்கறதே கிடையாது அதைப் பத்திதான் நம்ம பேசலாம் அப்புறம் அப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாரும் நிறைய health ஆன food அ சாப்பிட்டாங்க அதாவது அப்ப இருக்கவங்க வந்து சிறுதானியங்களை சாப்பிட்டாங்க சிறுதானியங்கள்ல என்னென்ன இருக்கு கம்பு, சோளம், வரகு, சாமை, திணை, குதிரைவாலி, கேழ்வரகு இது எல்லாமே சிறுதானிய உணவுகள்தான் இதனை சாப்பிடுவதனால சர்க்கரை நோயி, உடல் பருமன் ரத்தக் கொதிப்பு போன்ற நோய்கள்ல இருந்து நம்மளை காத்துக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஒவ்வொரு உம் ஒவ்வொரு கேழ்வரகு ஒவ்வொரு திணை சாமை, குதிரைவாலி இது எல்லாத்துலயுமே ஒவ்வொரு benefit இருக்கு என்னன்னு பார்த்தோம்ன்னா first நம்ம என்ன பாக்கலாம் அப்படின்னா அரிசி பார்க்கலாம் அரிசி, கோதுமை இது எல்லாம் புரதச்சத்து, நார்ச்சத்து பைத்திக் அமிலம், இரும்பு, கால்சியம் மத்த எல்லா vitamin களும் இருக்கு திணையில first பார்த்தோம்னா திணையில அதிகளவு இனிப்பு மற்றும் சர்க்கரைப் பொங்கல், கருப்பட்டி இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே நம்மளால செய்ய முடியும் என்னன்னு பார்த்தா திணையில அதிக அளவு இனிப்பு பலகாரமும், அதாவது சர்க்கரை பொங்கல், கருப்பட்டி, உளுந்தங்களி, பாயாசம், அதிரசம், மைசூர்பாகு, லட்டு ஆகிய ஆகிய எல்லாம் செய்யலாம் இருப்பினும் திணை உட்கொள்ளும் போது உடல் சூடு அதிகரிக்கும் கண்களுக்கு ஒளி அதிகரிக்கும் beta carotene அதிகம் உள்ளது திணை மாவுடன் தேனை கலந்து சாப்பிடு போது கபம் நீங்கும் விரைவில் செரிமானம் ஆகும் next நாம என்னன்னா சாமை சாமைங்கிறது எல்லாவித சமையலுக்கும் உகந்த சிறுதானியமாகும் சாமை வந்து சாதம், இட்லி, தோசை, கிச்சடி போன்ற உணவுகளை வச்சு செய்யலாம் வெள்ளரிசியை காட்டிலும் ஏழு மடங்கு நார்ச்சத்து கொண்டதாக மலச்சிக்கல் மற்றும் நீரிழிவு பிரச்சனைக்கும் தீர்வாக அமைகிறது. ரத்த சோகை உள்ளவர்களுக்கு சாமை சிறந்த தீர்வை தருகிறது இதில் அதிகளவு minerals உள்ளதினால் நம்ம உடல்ல உள்ள உயிர் அணுக்களின் எண்ணிக்கை மிகவும் எளிதாக அதிகரிக்கிறது குதிரைவாலி குதிரைவாலி சுவை மிகுந்தது இவற்றில் இட்லி, இடியாப்பம், கொழுக்கட்டை போன்ற ஆவியில் வேக வைக்கும் உணவுகள் மிகவும் மிருதுவாக இருக்கும் ulcer மற்றும் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இதோட அளவை வந்து கட்டுப்படுத்தும் மற்றும் குணப்படுத்தும் காய்ச்சல் நேரத்தில் கஞ்சி வைத்து குடித்தால் காய்ச்சல் குணப்படுத்தும் மேலும் வாய்ப்புகள் வாய்வு பிரச்சனை உள்ளவர்கள் குதிரைவாலி, உளுந்து சேர்த்து களியோ அல்லது கஞ்சியோ செய்து சாப்பிட்டால் இடுப்பு வலி மற்றும் வயிற்று வலி பிரச்சனையும் சரியாகும் வரகு அடிப்படை உணவாக வரகரிசி திகழ்கிறது மேலும் உடலில் சக்தி அதிகரிக்க உதவுகிறது இதில் அனைத்து வகையான தின்பண்டங்களையும் செய்யலாம் அதுவும் பிரியாணி செய்வதற்கு ஏற்றது பித்த உடம்பு உள்ளவர்கள், சளித்தொல்லை உள்ளவர்கள், தோல் பிரச்சனை உள்ளவர்கள் வரகரிசியை மிகவும் குறைவாக சாப்பிட வேண்டும் தேள் கடிக்கு மருந்தாகவும் பயன்படுத்தி வருகிறது கேழ்வரகு கேழ்வரகை கஞ்சி, கூழ், களி, தோசை, அடை, லட்டு, அல்வா

மிகவும் ஆரோக்கியமான கிராமத்து உணவு இன்று கம்மங்கூழ், தோசை, குழிப்பணியாரம் போன்ற உணவு இடம் பெற்று வருகிறது இப்ப இருக்க வெயில் காலகட்டத்துல கம்பு கொடுத்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியா தான் இருக்கும்